இது வந்து வீட்டுல சின்னதா சண்டக்கோழி பண்ண மாரி வெச்சுருக்காரு.

வெளிய பாத்தீங்கன்னா மரங்கள்ல நெட்டு வச்சிருக்காங்க. ஓரத்துல மரம்லாம் நட்டு வச்சிருக்காங்க.

போட்டோ பாத்திங்கன்னா மெயின் ரோட்டுல எடுத்த போட்டோ .

பார்க்கில குழந்தைங்க சில்ட்ரன்ஸ் பார்க் போல குழந்தைங்க விளையாடுற ப்ளே ப்ளே கிரௌண்ட் மாறி இருக்கு.

லாரி ரெடி பண்ற பட்ற முன்னாடி பாத்திங்கனா லாரியோட ஹெட்டு அது ரெடி பண்றாங்க.

அந்தாண்ட ஒருத்தரு கார்ல பெட்ரோல் போட்டிருக்காங்க.

பிரவுன் கலர் ஃபேன்ட் போற்றுக்காறு பேக் ஒன்னு மாட்டின்னுயிருக்காரு பேக் வந்து ரெட் கலர் ப்ளூ கலர்ல இருக்கு.

முன்னாடி வந்திக்கான ஒரு ஷெட் போட்டு எதோ கம்பெனி மாரி ஷெட்டு போட்ருக்காங்க.

சம்மு போட்டு எல்லாத்தையும் கூட்றதுக்காக கால்குலேட்டர் வச்சிருக்காங்க.

ஃபேன் இருக்கு ஆனா ஃபேன் ஓடல.

இதுல பாத்திங்ன்னா ஒரு ஒரு அரிசிக்கு ஒரு ஒரு ரேட் போடு வெச்சிருக்காங்க.

பதீங்ன ஸ்டெப்ஸ் வந்து சென்டர்ல ரெட் கலர் பெயிண்டும் ரெண்டு சைடுலையும் ஒயிட் கலர் பெயிண்டும் அடிச்சுருக்காங்க.

ஆன்லைன் ஜாப் பாக்குற யாரோ ஒருத்தரோட பி_சி பி_சி வந்து ஆன்ல இருக்கு கீபோர்டு மௌஸ் எல்லா இருக்கு.

இது வந்து கார் ஷோரூம் அது மாரி இருக்கு.

வெயில்லா எடுத்த போட்டோ சன்லைட் ஃபுல்லா அடிக்குது.